First நம்ம health பத்தி பாகுறதுக்கு முன்னாடி இந்த health பத்தி பேசபோறது யாரு? அப்டினறதும் நாம பாதுரலாம், என் பேரு வந்து simple ஆ சொல்லணும்னா ரவி அப்படினு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம health அ பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ன்னு பார்த்தால், நிறைய விஷயம் வந்து health அ பத்தி நம்மளால, தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இன்னைக்கு நம்ம முக்கியமா வந்து health அ பத்தி, என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி maintain பண்ணலாம்? நம்மளால எப்படி பார்த்துக்க முடியும்? அப்படின்ற பத்தி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். First நம்ம health பார்த்தோம்னா, நமக்கு health ன்னா, first என்னன்னு நமக்கு தெரியணும்ல. health ன்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹம் நிறைய பேர் வந்து, health ன்னா, ஆஹ் உடம்பு சரியில்லாம போகாம. அடிபடாம ஆஹ் உடம்பு சரியில்லாம போகாம இருந்தா, அப்படியே அவங்க வந்து, health ஆ இருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து நணச்சீட்டு இருப்பாங்க correct ஆ? ஆனா health ன்றது வந்து, அது இல்லை.

அப்புறம் மனநலம், இந்த இரண்டுமே நல்லா இருக்கணும். அப்பதான், ஒரு person க்கு வந்து health வந்து நல்லா இருக்கு, அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும், அல்லவா? so அதுதான், நம்ம வந்து, அப்படி சொல்றோம்.

இப்படி பல விஷயங்கள் மூலமா வந்து நம்மளோட ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்மளால பாத்துக்க முடியும், அப்படி நம்ம உடல் ஆரோக்கியத்தை ஆஹ் நல்லா பாதுகாப்பா ஆஹ் ஆரோக்கியமா பாத்துக்கணும்ன்னா

நமக்கு வந்து சரியான தூக்கம் வந்து வேணும், நமக்கு சரியான தூக்கம் இருந்தா மட்டும்தான் நம்மளால, அதிகாலையிலே வந்து சீக்கிரமா எழ முடியும் so ஒரு மனிதனுக்கு அஹ் போதுமான தூக்கமும் அஹ் அதிகாலையில எழுற பழக்கமும் இருந்தா போதும் அவன் வந்து ஆரோக்கியமா இருக்கான் அப்படின்னு வந்து நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும், இப்போ இப்போ நம்ம போதுமான தூக்கம் அதிகாலையிலே எழுறோம் அப்படின்னா மட்டும் நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, அது உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் okay வா அது மட்டும்

இப்படி உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம நிர்ணயிக்க முடியாது, அதை நம்ம எப்படி எல்லாம் இன்னும் ஹம் சில வழிமுறைகள் பாதுகாத்தது அஹ் பாதுகாத்து வச்சுக்கலாம்னா ஹம் காலையிலே எழுந்ததும் சுறுசுறுப்பா ஆஹ் ஒரு உடற்பயிற்சி செய்யறதுக்கு நம்ம நேரத்தை வந்து ஒதுக்கணும், அப்படி உடற்பயிற்சி செய்யறதுக்கு வந்து நம்ம நேரத்தை ஒதுக்கணும்ன்னா நம்மளோட உடல்ல இருந்து வர்ற வியர்வையின் மூலமா நம்ம உடம்புல இருக்கற அழுக்கு எல்லாம் வந்து ஆஹ் வேர்வையா வெளியே வந்துரும், அப்படின்னு வந்த அஹ் doctors வந்து சொல்றாங்க doctors மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு வந்து எப்படி வந்து வெளியேத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம் நம்ம கழிவு மூலமா வெளியேற்றணும், ஹம் வேர்வையும் ஒரு கழிவுதான். நம்ம உடற்பயிற்சி செய்யறது மூலமா அதிகமான வியர்வையை வந்து உண்டாகுமா? கண்டிப்பா ஒரு வரும் உடற்பயிற்சி செய்திருந்தால், அதாவது உண்மையா உடற்பயிற்சி வந்து அஹ் கஷ்டப்பட்டு நாம செஞ்சோம்ன்னா ஹம் தகுந்த வேர்வை வந்து வரும், அப்படி வியர்வை வரும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாம், என்ன சொல்லுறது? கழிவெல்லாம் ஆஹ் வேர்வை மூலமா வந்து வெளியே வந்துருது அப்படின்னு வந்து, ஆராய்ச்சியாளர்களும் doctors ம் சொல்றாங்க, so நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துட்டாலே போதும் உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படியின்றது நம்ம சொல்லணும், நம்ம உடம்புல இருக்கி அழுக்கு எல்லாம் நம்ம வெளியே கழிவுகளை எல்லாம் வெளியேத்தணும்ன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுன்னு சாப்பிடணும்

சரியான நேரத்திலே வந்து வெளியேறும் இல்லயா ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து கழிவை வந்து எத்தனை ஒரு நாளுக்கு வந்து எத்தனை நாள் எத்தன முறை வந்து வெளியேறலாம் அப்படினு பார்த்தோம்னா

அஹ் அவனோட toilet வந்து toilet necessary வந்து அவன் use பண்றான் அப்படின்னா அவனோட body வந்து condition ஆ இருக்கு அதாவது இது எப்படி நான் வந்து உறுதியா வந்து சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு வயித்துல இருக்குற அழுக்கு கழிவுகளை எல்லாம் நம்ம அஹ் கழிவு bathroom போறதுனால மட்டும்தான் Correct ஆ? அப்படி நீக்கணும்ன்னா நம்ம வந்து தினசரி வந்து கட்டாயமா ஆஹ் கழிவகத்தை வந்து நம்ம use பண்ணணும், அதாவது கழிவறையை வந்து நம்ம use பண்ணுவோம். அப்படி use பண்ணும் போது மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு வந்து

இதுமுலம் மட்டுமா இல்லாம வியர்வை மூலமாவும் நம்மலோட அழுக்கு வந்து கழிவுகளை வந்து நம்ம வெளியேத்தணும்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படினு சொல்லலாம். உடம்புல இருக்குறது கழிவு மட்டும் இல்லங்க நல்ல ஒரு நல்ல நம்ம உடம்புல இருக்குற அஹ் நல்ல கழிவுகள கெட்ட கழிவுகளை வந்து நம்ம வெளியேதுனாலே போதும், நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா நம்மலாள வந்து பாத்துக்கமுடியும்.

ஆரோக்கியமான உணவுனா என்னா அப்படினு வந்து பாத்தான ஒரு ஆரோக்கியமான ஹம் நம்மலே இயற்கையா விளையவச்ச காய்கறிகள் அதாவது carrot முள்ளங்கி முருங்கைக்கா முருங்கைக்கா விளைய வைக்க முடியாது but அது முருங்கை மரதுல இருந்து நம்மலாள பருசிக்க முடியும், அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் நம்மலே விளையவைக்ரோம்ல தக்காளி யா இருக்கட்டும் இருக்கட்டும் தக்காளி கீரைகள் இன்னும் நிறைய நிறைய காய்கறிகள் இதலாம் வந்து நாம இயற்கையா வெளிய வச்சி நாம வந்து சாப்படலாம், நம்ம உடம்ப கொண்டு ரொம்ப ஆரோக்கியமாவும் அஹ் ரொம்பஆரோக்கியமானது இப்போ இருக்குற காலகட்டதுல வந்து காய்கறிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படினு நம்ம பாத்தோம்னா அஹ் ரொம்ப சக்தி வந்து அதிகமாலாம் இருக்காது அதாவது நம்ம இயற்கையா விளையவைக்குறதோட செயற்கையா விளையவைகுறோம் பாதிங்களா சீக்கிரமா அஹ் செயற்கையான அஹ் மருந்துகளை கொண்டு use பண்ணி நம்ம காய்கறிகளை வந்து விளைய வைப்போம் இதனால வர இந்த வேதிபொருட்கள் கலகுறதுனால வர விளைஞ்சி வர காய்கறிகள் வந்து ரொம்ப அதிவேகமா வளர்ந்து வந்துரும் சீக்கிரமாவே வந்துரும் அதாவது இயற்கையா வளர வேண்டிய காய்கறிகளை விட இந்த காய்கறிகள் வந்து கொஞ்சம் வேகமா வந்து வந்துரும்

ஹம் நாம என்ன பண்ணனும் நல்ல ஒரு daily routine அதாவது சாப்பாடு சாப்டு சாப்புடுறதுக்கு முன்னாடி அதாவது அதிகாலையில் எழுந்து நாம கழிவரைய வந்து சரியான முறையில வந்து பயன்படுத்துடோம் அப்டின்னா

உடல் ஆரோக்கியதுள வந்து இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அப்படினா என்னா பண்ணுவோம், straight ஆ doctor கிட்ட போவோம் doctor வந்து சில

Tablet அதாவது tablet injection ஒண்ணு குடுபான்களா நம்ம வாங்கிட்டு வந்து அதுக்கு அப்றம் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டடு ஹம் கொஞ்சமா இது bun னோ biscuit ஓ பால் தொட்டு சாப்டுட்டு next என்ன பண்ணுவோம்னா tablet போட்டு தூங்கிருவோம்

அதுலயும் இன்னும் நிரய chemicals இருக்கு அந்த chemical லும் ஒரு limit வந்து cross பண்ணுசினா அது உடம்புக்கு அது நல்லது இல்ல அப்படினு வந்து அந்த scientist அந்த researchers எல்லாருமே சொல்லுறாங்க doctor ரும் suggest பண்ணுறாங்க எந்த medicine ஆ இருந்தாலும் limit தாண்டி எடுத்துக்கிட்டோம் அப்டினா health வந்து அது கண்டிப்பா பாதிக்கும், நம்ம health பாதிக்குற எந்த ஒரு விசியமா இருந்தாலும் அது நம்ம health கு வந்து நல்லது கிடையாது. இப்படி நம்ம health பத்தி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம internet மூலமாகவோ ஒரு TV மூலமாகவோ இல்ல நம்மளோட பெரியவங்க யாராவது மூலமாகவோ அதாவது தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா இப்படி நம்ம எல்லாருகிட்டயும் இருந்து நம்மலோட ஆரோக்கியம் அப்படினா என்னானூ அவங்களுக்கு தெரிஞ்சத வந்து சொல்லுவாங்க இப்படி நம்ம ஆரோக்கியத பத்தி தெரிஞ்சிகனூம்னா Internet தான் வேணும் அப்படிலாம் இல்லை TV பாத்தாதான் நம்ம முடியும் இந்த knowledge வந்து நம்மலாள வளத்துக்க முடியும் அப்படிலாம் கெடயவே கெடயாது, so இந்த knowledge வளத்துகனும் நம்ம அப்படினு இதபத்தி ஒரு knowledge வளத்துகனும் நம்ம ஆரோக்கியத பத்தி ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம நினசாலே போதும் Library போய்ட்டு சொன்னாலே போதும் இல்ல வாசிச்சி பாத்தா போதும் நம்ம உடம்ப பத்தி வந்து நம்மலே எப்படி எல்லாம் ஆரோக்கியமா வச்சிகலாம் Friends கிட்டலாம் இத பத்தி எல்லாம் பேசுனோம்னா அவங்களுக்கும் இந்த health பத்தின ஒரு awareness வந்து கண்டிப்பா வரும், அவங்களுகும் நம்ம health பத்தியான ஒரு முக்கியதுவம் புரியும், அவங்களும் இன்னும் ஒரு நாலு பேருக்கு சொல்லுவாங்க அப்படியே spread ஆக ஆரமிக்கும். ஒரு ஒருத்தருக்கும் அந்த health பதின ஒரு விழிபுணர்வு வந்தா போதும்

Recent ஆ எடுத்தா அந்த covid வந்துச்சு இல்லைங்களா அந்த covid க்கு ஒரு ஒருதரும் தாக்குபிடிக்க எவ்வளோ கஷ்டபட்டாங்க வெளிய வெளிய வரவே எல்லாரும் பயபட்டாங்க இது அவளோ கொடுமயானது இந்த virus வந்து first வந்து China ல இருந்து spread ஆகி அப்படியே ஒரு ஒரு country ஆ போச்சி ஒரு ஒரு state க்கும் போச்சி ஒரு ஒரு நாட்டுக்கும் போய்ட்டு எல்லாரையும் பயமுறுத்த ஆரமிச்சது கோடி கோடியா நிறைய நிறைய பேர் affect ஆனங்க நிறைய பேர் வந்து இறந்தும் போனாங்க இப்படி இந்த நோய்யினால வந்து நாடே போச்சி இதே பயம் வந்து உண்டாச்சி மக்களுக்கு விழிபுணர்வு மக்களுக்கு ஏற்பட்டுச்சி, இப்படின்டு இந்த சாதாரண ஒரு virus யால நம்மளோட ஆரோக்கியமும் உடல் நலமும் வந்து எவளோ பாதிப்புயடைதுனா பாத்துக்கோங்க, இத்தனைக்கும் அந்த virus வந்து நம்ம கண்ணுல கூட easy ஆ தென்படாது. அஹ் நம்மலாம் microscope லாம் use பன்னிதான் நம்மலாள அந்த virus யே பாக்க முடியும், இப்படியா பட்ட சின்ன virus யே நம்ம health அ வந்து இவலோ பாதிக்கமுடியும்னா இந்த சின்ன virus நம்ம முடிக்க முடியும் அப்படினா பாத்துக்கோங்க நம்ம எதிர்த்து வந்து நம்ம எவளோ careful ஆ handle பண்ணி பாத்துகனும் அப்படின்டு இதுமட்டுமில்ல உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே சொல்லுங்க health பத்தி பேசுங்க health பத்தி நிறைய தெருஞ்சிகோங்க, இதுக்கு அப்பறம் வருகிற காலகட்டதுல வந்து நம்ம health வந்து நம்ம வந்து take care பண்ணிகளான நம்ம care பண்ணிகளான அது வந்து நமக்கு ரொம்ப ஆபத்துல போய் முடிய வந்து நிறைய வந்து chances இருக்கு so எல்லாருமே நம்ம health care பண்ணிக்கிட்டோம்னா இல்ல எல்லாருமே நல்லா இருப்பாங்க, அப்படின்னு நா சொல்லிக்கிட்டு

நீங்க நிறைய விஷயம் இது மூலமா தெருஞ்சிருபிங்க அப்படினு நினைக்குறேன் பாப்போம். வணக்கம் மொழியாழினி வணக்கம் ஷிவாங்கி

ஆஹ் இன்னைக்கு வந்து எத பத்தி பேச போறோம்னா ஒவ்வொரு ஊரு அந்த ஊர்ல இருக்க என்ன அஹ் புகழ்பெற்றது அதாவது எந்த அந்த ஊருக்கு எது சிறப்பு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அதைப் பத்திதான் பேசப்போறோம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா வந்து மதுரையில

அஹ் மதுரையில வந்து அம்மன் கோவில் இருக்கு இல்லையா மீனாட்சி அம்மன் கோவில் அங்க அது புகழ்பெற்றதுன்னுட்டு தெரியும் அப்புறம் உணவுல வந்து bun parotta ன்னுட்டு ஒரு parotta இருக்கு அது புகழ் பெற்றது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதை சாப்பிடணும்ன்னுட்டு எனக்கும் ஆசை இருக்கு ஸ்ருதிகா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க எனக்கு மதுரையில வந்து ஜிகர்தண்டா குடிக்கணும்னு ஆசை ஏன்னா அங்க வந்து அது ரொம்ப famous னால அது குடிக்கணும்ன்னு எனக்கு ஆசையா இருக்கு அவ்வளவுதான் ஷிவாங்கி ஆஹ் அஹ் இதெல் இதெல்லாம் தவிர்த்து வந்து இன்னமுமே ஒண்ணு இருக்கு அந்த அழகர் வந்து கள்ளழகர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவரு வந்து அந்த குளத்துல இறங்குறது வந்து ரொம்பவுமே அது மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில்லதான் வந்து இருக்குமே ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய ஒரு விழாவாவே எடுத்து கொண்டாடுவாங்க ஒரு பத்து நாள் விழாவா என்னன்னு தெரியலே அஹ் ரொம்பவுமே பெரிய விழா வந்து கொண்டாடிருக்காங்க அதுக்கு நீங்க போயிருக்கீங்களா மொழியாழினி அஹ் இல்லை ஷிவாங்கி எனக்கு மதுரைக்கு போகணும்னுட்டு ஆசை ஆனா நான் இதுவரைக்கும் போனதில்லை கூடிய சீக்கிரம் போய் பாத்துட்டு அங்க எனக்கு தெரிஞ்சு நான் பாத்துட்டே வந்து சொல்றேன் என்ன தெரிஞ்சிருக்கு yeah sorry அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னுட்டு உங்க கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அஹ் ஸ்ருதிகா நீங்க போயிருக்கீங்களா ஆஹ் நான் மதுரைக்கு போயிருக்கேன் சின்ன வயசுல போயிருக்கேன் அம்மா அண்ணனோட எல்லாம் போயிருக்கேன் ரொம்ப கோவிலே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் குள அஹ் கோயிலுக்குள்ள ஒரு குளம் இருக்கும் அருமையா இருக்கும் கோவிலே ஸ்ருதிகா ஆஹ் சரி சரி அது பேர் என்னன்னு நீங்க சொன்னது சரிதான் அது போல வந்து அஹ் திருநெ திருநெல்வேலியில வந்து இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது வந்து சின்ன சின்ன கடைதான் எங்க தமிழாசிரியர் சொல்லிருக்காரு அது ரொம்பவுமே வந்து ஒரு சின்ன கடை தானாம் அஹ் அதுக்காகவே வந்து எப்படின்னா அவங்க போட்ட ஒரு மணி நேரத்திலேயே எவ்வளவு அல்வா போட்டாலும் அஹ் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க நீங்க அந்த மாதிரி இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டு இருக்கீங்களா மொழியாழினி நான் சாப்பிட்டிருக்கேன் இங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து போனாங்க அப்படின்னுதான் வாங்கிட்டு வந்து தருவாங்க எங்களுக்கு ஆத்தான்னுட்டு ஒருத்தவங்க தெரியும் அவங்க வந்து அந்த ஊர்க்காரங்கதான் திருநெல்வேலிக்காரங்க தான் அவங்க ஊருக்கு போனாங்க அப்படினாலே அங்கே இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க அஹ் நானு என் தங்கச்சி அண்ணன் எல்லாருமே உட்கார்ந்துட்டு சாப்பிடுவோம் அல்வா வந்து அஹ் அவ்ளோ sweet ஆ இருக்கும் ஆஹ் இங்க இருக்க அல்வாக்கும் அங்க இருக்க அவங்க செய்யற அல்வாவுக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கும் அஹ் சுவையே வேற மாதிரி இருக்கும் நம்ம இங்க சாப்பிடற அல்வா மாதிரி இருக்காது அஹ் ஸ்ருதிகா நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா ஸ்ருதிகா ஆஹ் நான் சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எங்க அப்பா அங்க கோவில் போனப்போ அஹ் அப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படியே ரொம்ப அந்த கடையிலயே பார்த்தீங்கன்னா வ வச்ச உடனே சீக்கிரமா sale வித்துடுமாம் வியாபாரமே ஆயிடும்

ஆஹ் ஆமா ஆமா ஸ்ருதிகா நானுமே ப கேள்விப்பட்டிருக்கோம் எங்க ஆசிரியர் வந்து அதையுமே சொன்னாங்க இன்னியுமே வந்து

எங்க இருக்கு சுற்றுவட்டாரத்துல இருக்குறவங்களும் வந்து அஹ் இப்ப ஒரு ஆறு மணிக்கு அந்த கடை அல்வா போட ஆரம்பிச்சாங்கன்னா correct ஆ ஒரு ஏழு மணிக்கு அதுக்கு இடையிலேயே வந்து முடிஞ்சிடுமாம் ரொம்ப பெரிய queue கூட நிக்கும் அதை வாங்குறதுக்கு அப்படின்னு அஹ் எனக்கு எங்க ஆசிரியர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி வேற ஊர்ல வேற ஏதாவது சிறப்பு இருக்குன்னு நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்க மொழியாழினி ஆஹ் நிறைய ஊர்ல ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இப்போ ஆஹ் இந்த கோயம்புத்தூர் அப்புறம் வந்து பொள்ளாச்சி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்கு பொள்ளாச்சில எல்லாம் பள்ளிப்பாளையம் chicken னுட்டு அஹ் கோழியை வந்து ஒரு

நான் பள்ளிபாளையம் போய் சாப்பிட்டதுல அஹ் இங்க ஊர்கள்ல இருக்கும் இல்லையா அது மாரி அதை மாதிரி இருக்கும் ஆனா அங்க உள்ள taste வந்து வேற மாதிரி இருக்கும் இங்க உள்ளது வேற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் சரி அது பேர் என்ன பள்ளிபாளையம் chicken ன்னு நீங்க சொல்ற மாதிரி இந்த chicken அஹ் mutton அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டது கிடையாது அஹ் அதெல்லாம் வந்து எனக்குத் தெரியாது எனக்குத் தெரிஞ்சதெல்லாம் இது மாதிரி அஹ் நான் சாப்பிட்டது அப்படீன்னா வந்து இந்த அஹ் parotta மட்டும்தான் அது மட்டும்தான் அது எங்க ஊர்ல மட்டும்தான் சாப்பிடுவோம் அந்த chicken எல்லாம் வெளியில வாங்கி சாப்பிட்டது கிடையாது அஹ் இந்த chicken இல்லாம இந்த மாதிரி சேலத்துல மாம்பழம்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா

ஆஹ் அஹ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் ஷிவாங்கி உம் ப அங்க சேலம்ல வந்து இருக்க மாம்பழம்

ஆஹ் நான் சேலம் மாம்பழம் சாப்பிட்டிருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சேலத்திலேயே இருக்கிறதுனாலே விலை குறைவாவும் இருக்கும் நான் நிறையா அஹ் வகை இருக்கு மாம்பழத்திலே ஆஹ் அந்த மாம்பழம் எல்லாம் ரொம்ப ருசியாவும் இனிப்பாவும் இருக்கும் ஷிவாங்கி ஆஹ் ஸ ஸ்ருதிகா அது பேர் என்ன உங்ககிட்டே இருந்து எனக்கு நிறைய காத்து sound கேக்குது அந்த மாதிரி காத்து sound இல்லாத இடத்துக்கு கொஞ்சம் நீங்க போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஹம் அதும இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா மாம்பழத்திலேயே நிறைய வகை இருக்குன்னு அதை வந்து நான் சாப்பிட்டது சாப்பிட்டது இல்லை வ பெரிய விலை உயர்ந்த வகைகள்லாம் இருக்குன்னு நான் வந்து சமூக வலைதளத்திலே அன்னைக்கு பார்த்தேன் ஒரே ஒரு மாம்பழம் தான் அது வந்து பாக்குறதுக்கு வந்து வப்பு color ல இருந்துச்சு அந்த மாம்பழத்தோட விலை வந்து அது எப்படி சொல்றது ரொம்பவுமே விலைமிகுந்ததா இருந்துச்சு ஒரு மாம்பழத்து விலையோட விலையே வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம்ங்கிற மாதிரி சொல்லீருந்தாங்க அதை மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மொழியாழினி அது அஹ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஷிவாங்கி நானும் இணையதளத்தில பார்த்திருக்கேன் அதெல்லாம் வந்து அஹ் வெளிநாட்டுலதான் அந்த மாதிரி அஹ் விலை அதிகமா இருக்கும் அஹ் நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாம்பழத்தோட விலை அப்படின்னுட்டு போட மாட்டாங்க அவங்க வந்து கிலோ கணக்குலான விலைதான் போடுவாங்க அஹ் ஸ்ருதிகா நீங்க இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா விலை அஹ் விலை வந்து ஏற்றுமதி பண்றப்ப தான் அதிகமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அஹ் இங்க உள்ளூர்க்குள்ள அப்படி விக்கும்னு எனக்கு தெரியல சரியா ஷிவாங்கி

சில கோவில் அஹ் தெரியும் சிவாங்கி நாங்க அதிகபட்ச சுற்றுலாவே எங்க குடும்பத்தோட போனது கோவிலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க வெளிய வேற எங்கயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க அஹ் சில கோவில் போயிருக்கேன் ஆனா எனக்கு சின்ன வயசுல போனதுனால பேர் எல்லாம் சரியா ஞாபகம் இல்லை ஸ்ருதிகா நீங்க போன கோவில் அந்த மாதிரி சுற்றுலா ஏதாவது சொல்றீங்களா அஹ் நான் தஞ்சாவூர் கோவில் போயிருக்கேன் அ அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான இராஜராஜ சோழனால கட்டப்பட்டது அந்த ஊர்ல வந்து அந்த கோவில் தலையாட்டி பொம்மைதான் famous தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்கள் மண்ணுல செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் அங்க நிறைய இருக்கும் அந்த கோயிலுல அது எல்லாமே அழகா இருக்கும் பார்க்க சிற்பம் எல்லாமே ஷிவாங்கி ஆஹ் அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா குன்றத்தூர் அப்படின்னா குன்றத்தூர் முருகர் கோயில் வடபழனி முருகர் கோயிலு திருப்போரூர் முருகர் கோயிலு திருப்பதிலலாம் பெருமாள் கோயிலு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலையில ஒரு சிவன் ஆலயம் இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கற கேள்விப்பட்டிருக்கேன் but ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் போனதில்லை போகணும்ன்னு எனக்கு ஆசை இருக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க மொழியாழினி

அஹ் எங்க ஊர் கோவிலுக்கு போயிருக்கறதோட சரி வெளிய வந்து போவேன் அஹ் பூஜை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவேன் எ ஆஹ் அந்த கோவில்ல என்ன famous உ அப்படினுட்டு அந்த அளவுக்கு ஆராய்ஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன் ஸ்ருதிகா நீங்க வந்து வேற எதாவது கோவிலுக்கு போயிட்டு ஆஹ் என்னென்ன famous அப்படின்னுட்டு தெரிஞ்சிருக்கீங்களா

பழனியில பாத்தீங்கன்னா முருகன் famous இல்லையா அவர் போயி அவங்க ஒரு மாம்பழத்துக்காகதான் அங்க கோவிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாரு அஹ் அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் நல்லா இருக்கும் அப்புறம் கோவிலுமே மலையில அஹ் மலை மேல இருக்கும் நம்ம வந்து train ல போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் வேண்டுதல் வச்சா படிக்கட்டுல ஏறி போற மாதிரி இருக்கும் இதை மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த கோவிலோட அமைப்பே நல்லா இருக்கும் மொழியா மொழியாழினி ஆஹ் அது பேர் என்ன அது மட்டும் இல்லாம வந்து அஹ் திருவண்ணாமலை அந்த கோயிலுக்கு போகணுங்கறது என்னோட ஆசை ஆஹ் இது எனக்கு தெரிஞ்சு வந்து முறுக்குக்கு கூட ஒரு இடம் வந்து ரொம்பவுமே புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெய் முறுக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது என்ன இடம்ன்னு உங்களுக்கு தெரியுமா மொழியாழினி இல்லை எனக்கு தெரியல ஆனா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஒ முறுக்குக்கு வந்து நெய் முறுக்குக்கு ஒரு இடம் ரொம்ப famous அப்படின்னுட்டு ஆஹ் ஸ்ருதிகா உங்களுக்கு தெரியுங்களா இது எந்த இடம்ன்னுட்டு இல்லை நானும் கேள்வி தான் பட்டிருக்கேன்னே தவிர அது என்னன்னு சரியா தெரியலே ஷிவாங்கி ஆஹ் அது பேரு என்ன எனக்கு தெரிஞ்சு அஹ் மணப்பாறை இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஆனா எனக்கு அது சரியா என்னன்னு தெரியலே அது மட்டும் இல்லாம ஆஹ் நிறைய புகழ்பெற்றது இருக்கு இப்ப பேசக்குள்ள நம்ம மூணு பேரும் பகிர்ந்ததுக்குள்ள ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது

ஆமா ஷிவாங்கி நான் எனக்கும் தெரியும் திருப்பூர்ல வந்து அஹ் துணிகளுக்கு ஆடைகளுக்கு வந்து புகழ் பெற்றதுன்னுட்டு பூட்டுக்கு வந்து திண்டுக்கல்ல வந்து புகழ் பெற்றதுன்னு சொல்லுவாங்க ஆஹ் இதுக்கு வந்து பாட்டே இருக்கு திண்டுக்கல் பூட்ட வச்சு அஹ் ஆடைக்குமே அந்த ஊர் ஆடை வந்து தனி இதுன்னுட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸ்ருதிகா உங்களுக்கு இந்த மாதிரி வேற எதாவது தெரியுங்களா தெரிஞ்சா எங்க கூட பகிர்ந்துக்கோங்க பட்டுக்கு வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டு நெய்தல் இதுக்கெல்லாம் அஹ் நீங்க சொன்ன மாதிரி திருப்பூர் ஈரோட்டுலேயும் அங்கேயுமே துணி வந்து ரொம்ப low price ல நல்லா quality ஆ தரமா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க அம்மாவும் கூட போய் எடுத்துட்டு வருவாங்க ஷிவாங்கி உம் ஆமா அது பேர் என்ன உம் அங்க தான் வந்து துணிகள் எல்லாம் கொஞ்சம் அஹ் விலை குறைந்து காணப்படும் அப்படீன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வந்து உம் வேற என்ன சிறப்பு புகழ் மிக்கதுன்னு எனக்கு தெரியல இதுவரையும் எனக்கு திருநெல்வேலி அல்வா திரு அதுக்கு அப்புறம் வந்து அஹ் திருச்சியிலன்னா உச்சி மலைக்கோயில் எங்க ஊர் வந்து சீர்காழி அதுல என்ன புகழ்பெற்றதுன்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து சட்டைநாதர் கோயில் ஒண்ணு இருக்கும் அதுதான் புகழ்பெற்றதுன்னு நான் நினைக்கிறேன் அதுபோல உங்க ஊர்ல எது புகழ் பெற்றது மொழியாழினி எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா அஹ் கலங்கள்ன்னுட்டு ஓர் இடம் இருக்கு அது கோவில்லாம் கிடையாது ஆஹ் நம்மளுக்கு மழைக்காலம் வந்துச்சு அப்படின்னா சேமிப்புன்னு இருக்கு இல்லையா மழைநீர் சேமிப்பு அந்த மாதிரி அஹ் சேமிக்கிற ஏரியில வந்து தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படீன்னா தண்ணி வெளியிடுவாங்க அப்படி வெளி வெளியிடும் பொழுது ஒரு படி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அஹ் அந்த படியில வந்து தண்ணி அழகா வந்து ஊத்தும் நாங்க அதை அதுல வந்து ஒவ்வொரு வாட்டியும் மழை வந்து தண்ணீர் சேமிப்புல வந்து அதிகமாயிருச்சுன்னா நாங்க அங்க போயிட்டு நல்லா jolly ஆ விளையாடிட்டு இருப்போம் ஆஹ் இந்த மாதிரி உங்க ஊர்ல சிறப்பு இருக்கா ஸ்ருதிகா அஹ் எங்க ஊர்ல வந்து முட்டை விலை வந்து கம்மி நாங்க இருக்குறது வந்து நாமக்கல் எங்களுக்கெல்லாம் முட்டை பார்த்தீங்கன்னா கம்மி விலையில கிடைக்கும் நாலு ரூபாய் இப்ப உங்களுக்கு எல்லாம் ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய் விக்கும் எங்களுக்கு நாலு ரூபாய் மூன்று ரூபாய் அப்படிதான் விக்கும் எங்க ஊர்ல எல்லாம் முட்டை cheap ஆ கிடைக்கும் ஷிவாங்கி ஆஹ் அஹ் எங்க side வந்து

ஆஹ் ஷிவாங்கி நீங்க உங்க பதிவை வந்து கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா ஏன்னா உங்களோட குரல் வந்து ரொம்ப கம்மியா கேட்குது இப்போ வேகமா கேக்குதா மொழியாழினி